ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் லிஸ்ட்ஸ் எனப்படும் ஒரு பைத்தோன் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்கு நாம் அறிமுகம் செய்து கொள்வோம்
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
லிஸ்ட் களை உருவாக்குவது
லிஸ்ட் எலிமெண்ட் களை அணுகுவது
லிஸ்ட் களுக்கு எலிமெண்ட் களை அப்பெண்ட் செய்வது
லிஸ்ட் களில் எலிமெண்ட் களை Deleteசெய்வது ஆகவே இப்போது லிஸ்ட் என்பது ஒரு கம்பவுண்ட் டேட்டா வகை அதில் பரஸ்பரம் வித்தியாசமான டேட்டா வகைகள் இருக்கலாம்
லிஸ்ட் என்பது ஒரு சீக்வென்ஸ் டேட்டா வகை
இதில் எல்லா எலிமெண்ட் களும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் இல் அமைந்திருக்கும்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்கவும் முதலில் elementகள் இல்லாமல் காலி லிஸ்ட் ஐ உருவாக்கவும்
கமாண்ட் இல் ஐபிதான்
பின் டைப் செய்க எம்ப்டி இஸ் எக்குவல் டோ ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ்
பின் பிராக்கெட் களுக்குள் டைப் செய்க எம்ப்டி
இது எலிமெண்ட் கள் இல்லாத காலி லிஸ்ட்
ஒரு non எம்ப்டி லிஸ்ட் ஐ டிஃபைன் செய்வோம்
நானெம்ப்டி இஸ் எக்குவல் டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மற்றும் இன் சிங்கில் கோட்ஸ் ஸ்பாம் காமா வித்தின் சிங்கில் கோட்ஸ் எக்ஸ் காமா 100 காமா 1234 இப்படியாக ஒரு லிஸ்ட் ஐ உருவாக்க எளிய வழி ஒரு சீக்வென்ஸ் comma செபரேட்டட் வால்யூஸ் அல்லது ஐட்டம்ஸ் ஐ இரண்டு ஸ்க்வேர் பிராக்கெட் கள் நடுவில் எழுதுவதுதான்
நாம் காணும்படி லிஸ்ட் களில் வெவ்வேறு வகை டேட்டா இருக்கலாம்
முந்தைய உதாரணத்தில் ஸ்பாம் மற்றும் எக்ஸ் என்பன ஸ்ட்ரிங்ஸ் 100 மற்றும் 1234 என்பன முறையே இன்டிஜர் மற்றும் புளோட்
இப்படியாக வெவ்வேறு வகை டேட்டா வகைகளின் எலிமெண்ட் களையும் ஏன் அந்த லிஸ்ட் களையே கூட லிஸ்ட் களில் வைக்கலாம்
இந்த புராப்பர்ட்டி லிஸ்ட் களை பலவகைப்பட்ட டேட்டா structureகள் உடையதாக்குகிறது
நாம் ஒரு லிஸ்ட் ஐlist க்குள் வைக்கலாம்
நாம் ஒரு லிஸ்ட் இன் எலிமெண்ட் ஐ அதன் இண்டெக்ஸ் ஐ கொண்டு அணுகலாம்
ஆகவே கமாண்ட் இல் டைப் செய்க லிஸ்டின்லிஸ்ட் இஸ் எக்குவல் டோ ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 4234and 1 2 3 4
ஆகவே இப்போது நாம் ஒரு லிஸ்ட் இன் எலிமெண்ட் ஐ அதன் இண்டெக்ஸ் ஐ கொண்டு அணுகலாம்
ஒரு லிஸ்ட் இன் முதல் எலிமெண்ட் இன் இண்டெக்ஸ் 0
ஆகவே லிஸ்ட் நானெம்ப்டி க்கு nonempty0 முதல் எலிமெண்ட் ஐ தருகிறது nonempty1 இரண்டவது எலிமெண்ட் ஐ மற்றும் இதே போல nonempty3 கடைசி எலிமெண்ட்
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
nonempty 1 ஐ செய்யும் போது என்ன ஆகும் நீங்கள் டெர்மினல் க்கு மாறி டைப் செய்யலாம் நானெம்ப்டி 1 ஸ்க்வேர் bracketகளில்
நீங்கள் காண்பது போல கடைசி எலிமெண்ட் இன் டேட்டா வான 1234 கிடைக்கிறது
பைத்தோன் இல் நெகேட்டிவ் இண்டிஸ் ஐ பயன்படுத்தி எலிமென்ட்ஸ் ஐ கடைசியிலிருந்து அணுகலாம்
ஆகவே 1 கடைசி எலிமெண்ட் ஆன 4 வது எலிமெண்ட் ஐ தருகிறது 2 கடைசியிலிருந்து இரண்டாவது எலிமெண்ட் மற்றும் 4 கடைசியிலிருந்து நான்காவது அது இங்கே முதல் எலிமெண்ட்
ஆகவே டைப் செய்க நானெம்ப்டி 1 nonempty 2 பின் நானெம்ப்டி 4
நாம் அப்பெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தியும் எலிமென்ட்ஸ் களை லிஸ்ட் இன் கடைசிக்கு சேர்க்கலாம்
ஆகவே டைப் செய்க நானெம்ப்டி டாட் அப்பெண்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் ஆண்ட் சிங்கில் கோட்ஸ் ஒனிமோர்
ஒரு எர்ரர் ஐ பார்க்கிறோம்
பின் டைப் செய்க நானெம்ப்டி பின் டைப் செய்க நானெம்ப்டி டாட் அப்பெண்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் 6
பின் மீண்டும் நானெம்ப்டி
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
1ஆண்ட் எலிமெண்ட் ஐ லிஸ்டின்லிஸ்ட் லிஸ்ட் இல் பெற சின்டாக்ஸ் என்ன
நெகேட்டிவ் இண்டிஸ் ஐ பயன்படுத்தி நீங்கள் ஆண்ட் ஐ எப்படி பெறுவீர்கள்
ஆகவே சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது
நாம் காணும்படி நானெம்ப்டி க்கு ஒனிமோர் மற்றும் 6 ஐ கடைசியில் சேர்த்துள்ளது
நாம் மேலே போகலாம்
நாம் லென் பங்ஷன் ஐ லிஸ்ட் இல் எலிமெண்ட் களின் எண்ணிக்கையை காண பயன்படுத்தலாம்
லிஸ்ட் நானெம்ப்டி இன் நீளம் என்ன என்று பார்க்கலாம்
ஆகவே கமாண்ட் இல் டைப் செய்யவும் லென் வித்தின் பிராக்கெட்ஸ் நானெம்ப்டி
நாம் லிஸ்ட் க்கு எலிமெண்ட் களை அப்பெண்ட் - பின்னே சேர்ப்பது போலவே நீக்கவும் முடியும்
அதை இரண்டு வழிகளில் செய்யலாம்
ஒன்று இண்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி
ஆகவே டைப் செய்க del வித்தின் பிராக்கெட்ஸ் நானெம்ப்டி மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1
பங்ஷன் del எலிமெண்ட் ஐ இண்டெக்ஸ் 1 இல் நீக்குகிறது
அதாவது லிஸ்ட் இல் இரண்டாம் எலிமெண்ட் எக்ஸ்
இன்னொரு வழி எலிமெண்ட் ஐ கன்டென்ட் மூலம் கண்டு நீக்குவது
100 ஐ நானெம்ப்டி லிஸ்ட் டிலிருந்து டிலீட் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம்
இதற்கு பங்ஷன் ரிமூவ் ஐ பயன்படுத்தலாம்
ஒரு வேளை இரண்டு 100 கள் இருந்தால்
அதை ஒரு சின்ன சோதனையால் சோதிக்கலாம்
இப்போது கமாண்ட் இல் நானெம்ப்டி டாட் அப்பெண்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ஸ்பாம்
பின் டைப் செய்க நானெம்ப்டி
பின் டைப் செய்க நானெம்ப்டி டாட் ரிமூவ்
வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ஸ்பாம் பின் outputக்கு டைப் செய்க நானெம்ப்டி
நாம் இப்போது செக் செய்தால் முதல் முறை வரும் ஸ்பாம் மட்டும் நீக்கப்பட்டது
ஆகவே பங்ஷன் ரிமூவ் சீக்வென்ஸ் இல் முதல் முறை வரும் அந்த எலிமெண்ட் ஐ மட்டுமே நீக்குகிறது மற்றதை அப்படியே விட்டுவிடுகிறது
இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் del இண்டெக்ஸ் நம்பர் ஆல் நீக்குகிறது ரிமூவ் தரப்படும் கன்டென்ட் அடிப்படையில் நீக்குகிறது
ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்
del நமக்குத்தருவது 123
ஆகவே டெர்மினல் இல் டைப் செய்க க் இஸ் எக்குவல் டோ 12 13 மற்றும் பின் டைப் செய்க del வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் க் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 2
ரிமூவ் நமக்கு கொடுப்பது 213 ஏனெனில் அது x2 தரும் உருப்படி முதல் முறை வரும்போது டிலீட் செய்கிறது
இங்கே அது 1
ஆகவே டைப் செய்க க் டாட் ரிமூவ் மற்றும் இன் பிராக்கெட்ஸ் எக்ஸ் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 2
நாம் ஒரு எர்ரர் ஐ பார்த்ததால் நாம் எக்ஸ் ஒஃப் 2 ஐ க் ஒஃப் 2 என மாற்றிவிட்டோம்
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
லிஸ்டின்லிஸ்ட் லிஸ்ட் இலிருந்து மூன்றாம் எலிமெண்ட் ஐ நீக்கவும்
லிஸ்டின்லிஸ்ட் லிஸ்ட் இலிருந்து ஆண்ட் ஐ நீக்கவும்
சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை லிஸ்ட் களை உருவாக்குவது லிஸ்ட் களை அவற்றின் இண்டெக்ஸ் நம்பர் கள் மூலம் அணுகுவது அப்பெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி elementகளை லிஸ்ட் க்கு அப்பெண்ட் செய்வது
del பங்ஷன் இல் எலிமெண்ட் இன் இண்டெக்ஸ் நம்பர் ஐ குறிப்பிட்டு லிஸ்ட் களிலிருந்து எலிமெண்ட் களை டிலீட் செய்வது
பின் ரிமூவ் பங்ஷன் இல் கன்டென்ட் மூலமாக லிஸ்ட் களிலிருந்து எலிமெண்ட் களை டிலீட் செய்வது
கடைசியாக லென் பங்ஷன் ஐ பயன்படுத்தி லிஸ்டின் நீளத்தை கண்டு பிடிப்பது
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
நீங்கள் எம்ப்டி லிஸ்ட் ஐ எப்படி உருவாக்குவீர்கள்
ஒரு லிஸ்ட் இன் உள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கமுடியுமா
லிஸ்ட் இன் நீளத்தை கண்டுபிடிக்காமல் எப்படி அதை அணுகலாம்
விடைகள் இதோ 1
நாம் எம்ப்டி லிஸ்ட் ஐ உருவாக்க ஸ்க்வேர் பிராக்கெட் களுக்குள் இருக்கும் இடத்தை காலியாக விட வேண்டும்
empty 2
லிஸ்ட் இல் லிஸ்ட் உள்பட எல்லா டேட்டா டைப் களும் இருக்கமுடியும்
உதாரணமாக list in list23246stringall டேட்டாடைப்ஸ் சிஏஎன் பே there 3
நெகேட்டிவ் இண்டிஸ் களை பயன்படுத்தி நாம் லிஸ்ட் ஐ பின்னாலிருந்து அணுகலாம்
உதாரணமாக நானெம்ப்டி spam எக்ஸ் 100 1234 nonempty 1 இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி